அஹ் why should I higher you அப்படின்னு ஏதாவது கேட்டா வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து நான் already work பண்ணிட்டு இருககீங்க நீங்க வேற ஊர்ல வேற work பண்ணிட்டு

ஒரு சின்ன point உங்களோட specialty என்ன இப்ப நாங்க எதுக்கு உங்களை select பண்ணனுங்கிறது உங்க வாயில இருந்து நீங்க என்னை select பண்ணலாம் அப்படின்னு என்ன ஒரு ஒரு better ஆ சொல்லலாம் ஒரு அவா வந்து இன்னொரு better ஆ ஒரு இது சொல்லலாம் அப்படின்னா உங்களுடைய past experience இருக்கு இல்லையா அதை எல்லாம் நீங்க வந்து enlist பண்ணலாம் short and sweet ஆ ஒரு five points ஆ enlist பண்ணிட்டு and என் என் நான் என்ன feel பண்றேன்னா இந் இந்த this is the time for me to அஹ் upgrade myself உ so இந்த மாதிரி நான் இதுல இருந்து நான் வந்து experience இந்த level க்கு நான் வந்தேன்னா எனக்கும் beneficial ஆ இருக்கும் என்னை hire பண்றதுனால உங்களுக்கும் அது beneficial ஆ இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம அவங்களுக்கு அதை explain பண்ணி சொல்லலாம் அப்படி அவங்களுக்கு அந்த இது அஹ் இது பண்ணல அப்படிங்கிற ப பட்சத்துல நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய தேவைகளுக்கு ஏத்த இது என்னால பண்ண முடியுங்கிறது வந்து ஒரு short and sweet ஆ ஒரு phi five to seven minutes ல அவாளுக்கு explain பண்ணலாம் ஓ மத்தவங்ககிட்ட இல்லாதது இவங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குன்னு feel பண்ணுவாங்க

உங்க friends யாராவது இருந்தாலும் நீங்க அவா கிட்ட கேட்டிருக்கலாம் அவாளையும் கேட்கலாம் ஆஹ் இந்த points அ நீங்க include பண்ணிக்கோங்க அவா கே ஆஹ் கேட்டு இருக்கீங்களா very good அவா என்ன சொன்னா

ஆமா அவா வந்து அதே மாதிரி அஹ் சொல்றா எப்பவுமே நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு better presentation ல போனும் அதுக்கப் புறம் வந்து நம்ப ரொம்ப வந்து short and sweet ஆ சொன்னா அவாளுக்கும் ஒரு ஒரு இது இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி அவா கேட்கிற கேட்கிற questions ம் வந்து அவா வந்த வச்சிட்டு இருக்க questions எல்லாமே நம்மளே answer முதல்லயே பண்ணிட்டா அது வந்து சரிப்படாது they want to ask அப்புறம் உன்னோட strength என்ன அப்படிங்கிறதை வந்து ஆஹ் நம்ம வந்து சொல்லலாம் நம்ம strength அவா why do you wa நீ ஏன் வந்து இந்த job க்கு வரணும் apply எதுக்கு apply பண்ண நீ ஏன் இந்த மாதிரி வேற ஒரு post க்கு வரும்ன்னு நினைக்கிறேன்னா அப்போ நம்ம strength சொல்லலாம் என்னால better ஆ பண்ண முடியும் அப்படின்னு அப்புறம் இந்த company அ பத்தி உனக்கு என்ன தெரியும்ன்னு கேட்டா நீ அதை பத்தி கொஞ்சம் வந்து அவாளோட achievement அதை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றா சில பேர் வந்து இந்த company பத்தி ஒரு background நீ இந்த company வந்திருக்கியே முன்னாடி இந்த ப company பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா இந்த company ல என்ன என்ன இருக்கு அதெல்லாம் ஏதாவது தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்பான் இல்லையா அதை மாதிரியே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்பதான் நீ அந்த company யை பத்தி நீ சொன்னன்னா okay நம்மளை பத்தி informed ஆ இருக்காங்க அப்படின்னு

சொல்லியிருக்கா அவாளும் நானும் நிறைய points இதுல இருந்து எடுத்துக்கலாம் போல இருக்கே நல்லா இருக்கு நிறைய சொல்லியிருக்கா அந்த மாதிரி ஆஹ் அந்த மாதிரி ஆஹ் அதுக்கு அப்புறம் வந்து final ஆ வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து என்ன நம்மளுக்கு நீங்க சொன்னதுல அதே மாதிரி ஒரு angle அது சரி நம்ம கேட்டது நம்மளுக்கு இல்லைன்னா கூட நம்ம body language ல வந்து ரொம்ப calm ஆ அது convincing ஆ வேற மாதிரி சொல்லணும் நம்ப body language எப்பயுமே ரொம்ப confident ஆ ஒரு calm ஆ ஒரு பயத்தை காட்டாமயும் பயம் இல்லை ஒரு ஒரு ஒரு anxiety காட்டாம we should எல்லாரையும் க நேரா பார்த்து பேசனு என்ன question கேட்டாலும் ஒவ்வொருத்தரும் தனியா யாராவது நடுல பேசுனா கூட நிதானமா அவர் பதில் சொல்லணும் நமக்கு தெரியலைன்னா கூட சில விஷயம் வந்து நம்ம வந்து அதுக்கு related ஆ சொல்லலாம் சிலது தெரியலேன்னா humble ஆ வந்து okay அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றது நா honest ஆ ஒத்துக்கிறது கூட சில time ஆயிருந்தா கூட நம்ம அதுக்கு வந்து we should not hesitate ஆமா ஆமா அப்படீன்னு சொல்றதுல அஹ் ஏன்னா வந்து சிலதெல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ select ஆகிட்டோம்னா ரொம்ப நாள் நம்ப இருக்கறோம்னா அதை வந்து நம்ம வந்து manipulate பண்ணி எல்லாம் இருக்க முடியாது நம்ம honest ஆ இருந்தா அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் ஆமா correct நீங்க சொல்றது exactly correct உ அந்த salary பத்தி சொல்லும் போது என் friend ஒன்னு ரொம்ப நல்ல information எனக்கு share பண்ணா அவ சொல்றாரு இந்த மாதிரி அவ ஒரு interview க்கு போறோம் interview face பண்றோம் அதனால successive ஆ எடுத்துட்டு வரும்போது இந்த final round லதான் இந்த salary யைப் பத்தி discussion னே இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் வந்த பிறகுதானே அது salary க்கு வருவா அப்ப வரும்போது நம்ம straight ஆவே வந்து நம்மளுடைய demand அ வைக்கிறதுக்கு instead as per the company policy அப்டினு சொல்லும் போது அவாளுக்கு இன்னும் much catching point ஆவும் impressive poi யும் candidate ஐப் பத்தி ஒரு நல்ல impression இருக்கும் okay நம்ம company policy யை வந்து obey பண்ணி அவா அது வழியாவே வர்றேன்னு சொல்றா instead of demanding இப்ப நான் இங்க வந்து seventy five k வாங்கறேன் எனக்கு one lakh கொடுங்கோ அப்படின்னு கேட்கிறதுக்கு

இல்லன்னா என்னுடைய achieve நான் எதனா என்னுடைய talent அ காமிச்ச பிறகு i will expect ன்ற மாதிரி ஒரு நாசூக்கா நீங்க company policy அ ஒத்துக்குறீங்க as per company norms

so அது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு அந்த அந்த point அ வந்து நம்ம மனசுல நல்லா note பண்ணி வச்சுக்கணும் so how to face interview ங்கிறதை விட இதைத் தாண்டி இது ஒண்ணு இருக்குங்கறது வந்து அதை நம்ம மனசுல

ஆமா ஆமா why are you leaving you current employer அப்படின்னு யாராது கேட்டா கூட அதுக்கும் convincing ஆ சொல்லணும் ஆமா உங்க ஆத்தில எல்லாம் ஒத்துண்டாளா நீங்க இங்க இருந்து இப்ப மங்களூருல இருந்து பெங்களூரு போறதுக்கு ஆஹ் okay okay cooperation is very very important important for the career women இல்லையா கட்டாயம் கட்டாயம் வேணும் ஆனா வந்து அது நம்ம பேசுறவா employer கூட convince ஆக இவா வந்து இங்க பண்ணுவா relocate ஆவா travel பண்ணுவா current employer வந்து ஒரு normal healthy way of leaving இன்னும் கொஞ்சம் upgraded ஆ வந்து experience ல வேலை பண்ணலான்றதுக்கு ஒசரம் தான் நாம வரோம்ன்னு அவாள convincing அ சொல்லணும் உங்களுக்கு அங்க cousins எல்லாம் இருக்கா இல்லையா நீங்க முன்னாடி சொல்லிருக்கீங்களே உங்களுக்கு அங்க cousins இருக்கா இல்லையா time being அவா கூட adjust பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா you can plan something is உ this one fix அதுக்காக சொல்ல அஹ் அந்த மா அந்த அந்த மாதிரி எல்லாம் வந்து plan பண்ணிதான் அப்புறம் வந்து இதை எப்படி நம்ம face பண்ணலாம் அந்த next round உ அப்படின்னு உங்களை phone பண்ணேன் நானு அதனால வந்து phone பண்ணேன் thats nice அது நீங்க இதெல்லாம் பண்ணுங்கோ GK வும் ready பண்ணிக்கோங்க mind wise உ நான் சொன்ன அந்த CD இதுவும் நீங்க mind ல வச்சுக்கோங்கோ ஒரு சின்ன demoCD கூட நீங்க ready பண்ணிக்கலாம் ஆமா பண்ணலாம் thats nice to hear உ how to face உ அஹ் interview அப்படிங்கற அந்த ஒரு இதுல பாத்தீங்கன்னா நம்ம these are the points அ வந்து நம்ம mind ல வந்து நல்லா store பண்ணிக்கலாம் so நீங்க நான் சொன்னதெல்லாம் mind ல வச்சுக்கோங்க உங்க friends சொன்னதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த salary segment லயும் ஞாபகம் வச்சுக்கோங்க nice talking to you take care உ ஆஹ் நான் call பண்றேன் எப்படி interview attend பண்ணீங்கன்னு i look forward some good news from you okay வா all the best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

so is permanent address available yes கொடுத்துட்டு, உங்களுக்கு present address ம் permanent address ம் வேற வேற இருந்துச்சு அப்படின்னா, no கொடுத்துட்டு, அந்த address அ fill பண்ணிக்கோங்க. இல்ல ரெண்டுமே same அப்படின்னா yes கொடுத்துட்டு save my detail கொடுத்துட்டு proceed பண்ணிருங்க.